இந்த படத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு நெறைய டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வெச்சிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல கொஞ்சோ மடியான வோட்டர் ஏரியா இரு--

இந்த ஃபோட்டோ ஒரு டீப் ஃபாரஸ்ட் குள்ள எடுத்துருக்காங்க.

நடுவுல கொஞ்ச தண்ணி போக எடம் விட்டு நெறைய ஸ்டோன்ஸ் இருக்கு.

இந்த ஃபோட்டோல ஒரு லக்ஷ்ஜுரியஸ் ஆன வீடு இரு.

அங்க நடுவுல ஒரு எலக்ட்ரிக் கம்பி இருக்கு.

இந்த படத்துல ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டிருக்கு .

இந்த படத்துல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்--

இந்த படத்துல ஒரு துணி கடருக்கு.

இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு ஒயிட் கார் அண்ட் பைக்ஸ் எல்லா போயிட்டிருக்கு.

இந்தப் படத்துல ஒரு மோஸ்க் காம்ச்சிருக்காங்க.

அங்கு வால்ல கிரீன் அண்ட் ஒயிட் பெயிண்டிங் யூஸ் பண்ணி இருக்காங்க.

ஸ்கூல் பில்டிங் கிரீன் கலர்ல இருக்கு.

இந்த ஃபோட்டோ ஒரு கார்னவெல் டைம் எடுத்துருக்காங்க.